okay okay mam so அப்போ நா five G வாங்குன ரொம்ப useful ஆ இருக்கும் அப்படித்தன mam mam இப்போ IT job ல இருக்கே mam அதுனாலதா mam ஆ இப்போ network எனக்கு ரொம்ப தேவபடுது என்னோட project, assignment, mail அனுப்புறது இருந்தாலும் சேரி project work கே நெறைய தேவபடுது mam அதுனாலதா mam உங்களுக்கு நா contact பண்றே okay okay mam இப்போ நா suppose five G வாங்கனும்ன உங்கட எதுவும் எதுவும் முன்னாடி உங்களுக்கு ஏதும் form இந்த மாதிரி எதிரி ஏதும் fill up பண்ணனும அந்த மாதிரி எதுவும் பன்னுனுமா இப்போ வாங்கனும்ன உங்களுக்கு என்னன்னா பண்ணனும்

okay okay mam இப்போ னா உங்களுக்கு வந்து அது எவளோ நீங்க five G amount எவலோனு சொல்லவேஇல்ல five G இப்போ னா வாங்கனும்ன எவளோ amount னு சொல்லல mam mam ரொம்ப கம்மிய இருக்கு ரொம்ப நல்ல idea வ இருக்கு mam ஆ suppose இப்போ நா five G வந்து இன்னைக்கு order பண்ணேன என்னைக்கு வருவீங்க mam okay mam okay mam ஆஹ் இப்போ five G ல வந்து வேற ஏதும் benefit இருக்க mam இப்போ நா வந்து நீங்க connect பண்றது வந்து ஒரே ஒரு device connect பண்ணலாமா இல்ல multiple device க்கு வந்து நாங்க connect பண்ணிக்கலாமா mam

okay okay mam ஆஹ் இப்போ னா video game ஏதும் விளயடுனும்ன அதுக்கு five G ல use ஆகு எது mam three G four G five G எது mam use பண்ணிக்கலாம் video game ல விளையாடுறதுக்கு okay mam இப்போ பாத்திங்கன என்னோட TV வந்து smart TV அதுல வந்து netflix amazon amazon prime video எல்லாம் பாக்கலாம் mam இப்போ நம்ம நீங்க வந்து five G வந்து நீங்க connect பண்றீகன அது வந்து என்னோட ஆஹ் TV க்கும் connect பண்ணிக்கலாமா என்னோட mobile க்கு என்னோட system laptop அப்பறம் வீட்டுல members ஊட laptop system க்கு அதுலயும் connect பண்ணிக்கலாமா mam முக்கியமா அதா TV க்கு connect பண்ணிக்கலாமா mam ஆஹ் அந்த doubt தா mam கேக்க வந்தே இப்போ எல்லாத்துக்குமே ஒரே speed னா equal ஆஹ் தானே mam இருக்கும் எதுவும் stuck ஆகாது reel ஊட bug அந்த மாதிரி ஏதும் வந்துராதே mam safe தான mam okay mam okay mam அப்போ நா கண்டிப்பா அத வாங்கிக்கிரே mam okay mam sure mam எந்த number mam இந்த number கே அனுபிறவா எப்டி mam okay mam இப்போ ஆஹ் இப்ப எத்தன இப்ப சாதரணம நம்ம இது உங்களுக்கு வந்து ஆஹ் எப்டி mam pay பண்ணனும் members கிட்ட pay பண்ணிரலாம இல்ல உங்களுக்கு mobile ல online ல ஏதும் pay பண்ணனும mam mam safe தான mam இப்போ என முன்னாடியே pay பண்றதுல ஏதும் பிரச்சன இல்லைல mam முன்னாடியே நீங்க ஏதும் மாடமா வந்து pay பண்றதுல அது எது பிரச்சன வராத mam so நீங்க வந்தது கப்பரம் குட நா pay பண்ணிரலாம mam

okay mam thank you mam thank you so much mam நா details அனுபுறே mam உங்கள்ளுக்கு இந்த number கே

hello ma'am ஆஹ் hello website ல இருந்து சரண்யா பேசுறன், நீங்க? hello ma'am நாங்க உங்க website ல இருந்து order பண்ணிருந்தோம், இப்போ அத cancel பண்ணனும் ஆஹ் okay ma'am நீங்க வந்து என்னென்ன things வந்து order பண்ணிருந்தீங்க?

ma'am என்னுடைய name வந்து சுபா. ma'am ma'am ஒரு நிமிஷம் ma'am நான் வந்து website ல check பண்ணிட்டு எங்களுடைய நீங்க order பண்ணது நீங்க order பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு first நாங்க check பண்ணுவோம். ஆஹ் okay ma'am check பண்ணிட்டு சொல்லுங்க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 ma'am என்னுடைய name சுபா உங்க உங்க name சுபாவா சுபாவா ?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

ஊரு வந்து

ஆமா ma'am வீட்டு address

ஆஹ் three bar நூற்றி தொன்னுத்தி நாலு, அம்மன் street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 ஆமா ma'am அந்த phone number தான், cancel பண்ண முடியுமா ma'am? okay ma'am இப்போ நான் check பண்ணிட்டு சொல்றன் நீங்க என்ன order பண்ணிருகீங்க அப்படின்னு நான் சொல்றன். eyebrow pencil order பண்ணிருக்கீங்க, ஆஹ் அப்பறம் அந்த mascara order பண்ணிருக்கீங்க. அப்பறம் lipstic order பண்ணிருகீங்க ஆமா ma'am இப்போ foundation ம் order பண்ணிருக்கீங்க. ஆமா ma'am okay வா உங்களுக்கு என்ன order பண்ணனும் sorry ma'am ma'am எனக்கு வந்து இதுல இரண்டு தான் cancel பண்ணனும் ma'am ஒன்னு வந்து eyebrow eraser இன்னொன்னு வந்து lipstick cancel பண்ணனும் ma'am ஆஹ் கண்டிப்பா ma'am ஆஹ் இப்போ நீங்க எத்தன நாளைக்கு மின்னாடி நீங்க order பண்ணிருந்தீங்க? ma'am நான் one week முன்னாடி order நாளைக்கு உங்களுக்கு delivery பண்ற மாதிரி இருக்கும் ma'am இந்த time ல நீங்க cancel பண்ணனும் அப்படிங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா எங்களுடைய product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

delivery பசங்ககிட்ட நாங்க குடுதுருப்போம் ma'am இப்போதிக்கு ஒரு ரெண்டு போய்தான் நாங்க வரோம் கண்டிப்பா ஏன்னா இது main branch அப்படிங்குறதுனால இங்க நெறைய branches இருக்கு அந்தந்த branches க்கு போயிரும். உங்க side ல உள்ள ஏதோ ஒரு branch இப்போ உங்களோட things எல்லாமே போயிருக்கும். நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பா delivery ஆயிடும் ma'am இந்த time ல நீங்க cancel சொல்றது வந்து cancel பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் ma'am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 கண்டிப்பா ma'am எங்க side ல இருந்து கண்டிப்பா நாங்க cancel பண்ணுவோம் cancel பண்ணமாட்டோம் அப்படிலான் இல்ல ma'am அனா நீங்க வந்து சொல்ற திரும்ப திரும்ப சொல்றீங்க ma'am. two weeks க்கு முன்னாடி நீங்க சொல்லிருந்தீங்க அப்படினா கண்டிப்பா நாங்க வந்து cancel பண்ணிருப்போம். இப்போ transfer ஆயிட்டு இருக்கு உங்க ஊர் side ல நீங்க அப்படித்தான எங்களுக்கு ஒரு branch இருக்கு அந்த branch ல கண்டிப்பா நாங்க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 ma'am எனக்கு கொஞ்சம் ரூபா problem ma'am அதனால தான் ma'am cancel பண்ணவே சொல்றன்அதுவும் எல்லா things சையும் cancel பண்ண சொல்லல ma'am ரெண்டு things தான் cancel பண்ண சொல்றன் அது பண்ண முடியாதா ma'am? கண்டிப்பா பண்லாம் ma'am problem ஏ இல்ல, நீங்க வந்து ஏன் திடிர்னு இந்த time ல cancel பண்ணனும்னு அப்படின்னு நினைக்குறீங்க இப்போ வந்து order பண்ணும் போது

நீங்க order பண்ற time ஏ நீங்க அந்த time cancel பண்ணிருக்கலாம் இல்லனா உங்களுக்கு மூணு நாள் வந்து time இருக்கு ma'am நீங்க cancel பண்றதா இருந்தா கூட okay இப்போ extra நீங்க எதாவது things order பண்ணா கூட எப்ப வேணாலும் order பண்ணிக்கலாம் problem இல்ல ஆனா நீங்க அந்த மூணு நாளுக்குள்ள நீங்க உங்க address குடுத்துருந்தா கூட நீங்க extra things order பண்ணும் போது கூட one week குள்ள தரத்துக்கு வாய்ப்பு இருந்துருக்கும் ma'am ஏனா நாங்க எல்லாமே branches க்கு அனுப்பி விட்டுருப்போம் ஏன்னா உங்களுக்கு

ஆமா ma'am வந்தது அனா நான் அதனால தான் உங்ககிட்ட கேட்டன் cancel பண்ண முடியுமா

ஆமா ma'am அனா வந்து நீங்க cancel date two week குள்ள குடுத்துருகீங்கல ma'am இப்போ இப்படி சொன்னா எப்படி ma'am

ஆமா ma'am அதுல mention பண்ணிருந்தாங்க அந்த அஹ் அஹ் இது cla clarification பண்ணும் போது அதுல வந்து பண்ணிருந்தாங்க ma'am அதுல வந்து two weeks னு இருந்தது அதுல mention பண்ணதுனால தான் நான் சொல்லுறன். two weeks வந்து first starting ல தான் ma'am இப்போதிக்கு நாங்க அந்த ஒரு rules அ வந்து follow பண்ல என்னனா நாங்க இப்போதைக்கு எல்லாமே எந்த ஒரு things ஆ இருக்கட்டும் நாங்க one week லையே delivery பண்றோம் ஏன்னா வந்து எல்லாமே இப்போ இப்போ நீங்க order பண்றது எல்லாமே மக்களுக்கு உதவி அத்தியவச பொருட்கள் அப்படிங்கறதுனால சீக்கிரமா வேணும் அப்படிங்குறாங்க, நாங்க ten days கேட்டா கூட இல்லனு சொல்லிருவாங்க, so அதனால ஒரு one week க்கு குள்ள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 அஹ் okay ma'am நான் எங்க side ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு helpful ஆ இருப்பன், நான் வந்து சொல்லி பாக்குறன் ma'am அந்த branch க்கு call பண்ணி நீங்க என்ன things லாம் சொல்லிருந்தீங்க cancel பண்ணனுண்டு

கண்டிப்பா ma'am நான் உங்களுக்கு கண்டிப்பா helpful ஆ இருப்பன் நான் உங்களுக்கு சொல்றன் உங்க branch side ல இருந்து call பண்ணி இப்படி அப்படி சொன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு things cancel பண்ணனும் அப்படின்னு சொன்னா eyebrow pencil அப்பறம் lipstick ஆ ma'am? ஆமா ma'am இது ரெண்டும் cancel பண்ணனும் கண்டிப்பா நாங்க cancel பண்ணிருவோம் அதுவும் இல்லாம இப்ப things cancel பண்றீங்க அதுக்கு பதிலா வேற எதாவது things வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க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 ma'am நீங்க எங்க website நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் beauty products தனியா வச்சிருப்போம் தனியா வச்சிருப்போம். இப்போதைக்கு என்னனா இப்போ இங்க நிறைய products இருக்கு mobiles கூட நாங்க வந்து extra add பண்ணிருக்கோம். headphone லாம் இருக்கா ma'am உங்க ஆமா ma'am கண்டிப்பா எங்க side ல இருந்து mobile கூட இப்போ புதுசா launch பண்ணிருக்காங்க புது phone லாம் launch பண்ணிருக்கோம். என்ன company ma'am headphone னு mobile லாம் என்ன company எல்லாமே நல்லா quality யான company ல தான் நாங்க order பண்ணிருக்கோம். இப்போ நீங்க வந்து vivo user ஆ இருந்தீங்கனா உங்களுக்கு vivo headphone நாங்க உங்களுக்கு தருவோம். அதே மாரி redmi நீங்க நீங்க எந்த user ஆ இருக்கீங்களோ நீங்க அத நீங்க வந்து order பண்றப்போ mention பண்ணிங்கனா

இப்போ நீங்க அத கூட order பண்லாம் நெறைய இருக்கு ma'am நீங்க வந்து எங்க website அ நீங்க நல்லா நல்லா பாருங்க ma'am மத்தவங்களுக்கு நெறைய புடிக்கும் உண்மையாவே ரொம்ப clarity யாவும் இருக்கும் ma'am உங்களுக்கு ரொம்ப திருப்தியாவும் இருக்கும் நீங்க கண்டிப்பா order பண்லாம். வேற உங்களுக்கு ஏதாவது suggestion இருக்கா? ma'am வேற ஒன்னும் இல்ல ma'am இந்த ரெண்டு இத cancel பண்ணணும் ma'am. நீங்க வந்து date முடிஞ்சிட்டு delivery ஆயிரும் அப்டி சொல்றீங்க ஆனா எனக்கு cancel பண்ணியே ஆகணும் ma'am okay ma'am நீங்க ஏன் message பண்ல நீங்க வந்து cancel ல ஒன்னு பண்றது நீங்க வந்து website website குள்ள போய் கூட அந்த things அ நீங்க order பண்ணிருக்கீங்கள அந்த order பண்ண things குடுத்துருப்பாங்க ma'am cancel option உண்டு நீங்க அதுலயே click பண்ணி உங்களுடைய personal option ஆமா உங்களுடைய personal reason சொன்னீங்கனா நாங்க வந்து cancel பண்ணிப்போம் ma'am. ஏன் நீங்க message எதுவும் பண்ணல? ஆமா ma'am, message பண்ண மறந்துட்டன் அதனால தான் call பண்ணி இப்போ சொல்லிருக்கன் okay ma'am okay இந்த மாரி அடுத்தவாட்டி ஏதாவது cancel பண்ணனும் அப்படினா maximum ஒரு three days க்குள்ள cancel பண்றமாதிரி பண்ணிக்கோங்க ma'am.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 அப்பறம் வந்து இந்த things நீங்க இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு days வந்து cancel பண்ணிருக்கீங்க அப்படித்தான? வேற இந்த ரெண்டு things க்கு பதிலா வேற எதாவது things வந்து எங்க website ல புடிச்சிருக்கா?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 beauty product ஆ ma'am, எங்களுடைய website நீங்க பாத்துருகீங்களா? beauty products beauty products, நெறைய இருந்துச்சு ma'am அஹ் okay ma'am வேற வந்து foundation வந்து உங்களுக்கு உங்க tone க்கு ஏத்த மாதிரி நிறைய foundations லான் நாங்க வந்து வேற countries ல இருந்து லான் நாங்க வாங்கி வச்சிருக்கான் நெறைய products லாம் இருக்கு. நிறைய company ல இருந்து கூட இருக்குது ஆஹ் நீங்க வந்து beauty products ஒரு catagery இருக்கு அதுக்கு உள்ளவே நீங்க உங்களுக்கு தெரியும் அவ்ளோ thousands கு மேல நாங்க அவ்ளோ things வந்து arrange பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு நீங்க scroll பண்ணி பாக்குறத விட உங்களுக்கு எந்த things அது வந்து search option ல நீங்க type பண்ணி பாத்தாலே அது வந்து வந்துரும் ma'am அதனால வந்து இப்போ அஹ் okay ma'am எல்லாமே நீங்க net ல upload பண்ணிட்டீங்களா ma'am? எல்லாமே இருக்கும் net லையே இருக்கும்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

ma'am இந்த மாரி நம்ப things லான் எதுவும் offer லாம் அந்தமாரி ஏதாவது உண்டா ma'am உங்க கண்டிப்பா ma'am நாங்க வந்து monthly ஒருக்கா monthly வந்து நாங்க offer லாம் போட்றோம் நீங்க வந்து அதாலன் பாத்து நீங்க கண்டிப்பா ஒரு உங்களால பாத்து நீங்க order பண்ணிங்கனா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு useful ஆவே இருக்கும். ஆஹ் okay ma'am offer லான் நல்லா things லாம் நல்லா இருக்குமா ma'am எப்படி ma'am?

offer நீங்க things போடறீங்கல ma'am இது வாங்குனா இது offer அப்படி போட்ற things லான் கூட எப்படி இருக்கும் ma'am நல்லா இருக்குமா ma'am எப்படி நீங்க வந்து separate ஆ வாங்குரிங்கள அந்த ஒரு things ச நாங்க வந்து offer ஆவே போட்றோம் மத்தபடி எதுவும் low quality ஒன்னும் things லாம் எதுவுமே வந்து நாங்க offer னு போடுறதில்ல ma'am. எப்பவுமே மத்தவங்கள பல மக்கள் வந்து சொல்ற மாரி low qualities பொருட்கள் மட்டும் தான் offer போடறாங்க offer அது வந்து useful ஆ இருக்காது அப்படிலாம் நெறைய பேரு சொல்றாங்க ஆனா நாங்க வந்து அப்டி கெடையாது எங்களுடைய website வந்து இப்போ வந்து புதுசா தான் launch பண்ணிருகோம் அப்படிங்கறதுனால எந்த ஒரு products வந்து நாங்க எல்லாமே quality யா தான் எல்லாருக்குமே குடுக்குறோம். எங்களோட website ஓட நோக்கமே அதுதான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல products வந்து provide பண்ணனும் அப்படின்னு ஆஹ் ma'am உங்க website பத்தி நான் நெறைய கேள்வி பட்டுருக்கன் ma'am, நல்ல useful ஆ இருக்குனு நெறைய பேரு சொல்லிருக்காங்க அதனால தான் ma'am நான் இதுல order பண்ணன். அனா நீங்க வந்து அதனால அதனால தான் one week ல cancel பண்ணாலும் நீங்க எதுவுமே cancel பண்ணிர்றீங்க அப்டின்னு நான் நெனச்சன் ma'am நீங்க cancel

கண்டிப்பா வந்து நீங்க இவ்ளோ நீங்க சொல்லிருக்கீங்கனால கண்டிப்பா நாங்க வந்து order பண்றோம் sorry ma'am cancel பண்றோம் நீங்க வந்து extra உங்களுக்கு எதாவது புடிச்சிருந்தா கூட நீங்க பல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

offer ல வந்து offer ரெண்டு things நீங்க cancel பண்ணிருகீங்க அப்படினா இன்னும் ரெண்டு things வந்து நீங்க order பண்ணுங்க okay யா ma'am அஹ் okay ma'am அப்பறம் ஒரு things வந்து delivery ஆகல ma'am முன்னாடி order பண்ணிருந்தன் delivery ஆகல அப்பறம் அது two weeks கழிச்சி தான் அது deli delivery பண்ணாங்க ஏன் ma'am இவ்ளோ late ஆகுது ஆஹ் நீங்க offer குள்ள இருகரதுதான சொன்னிங்க அப்படித்தான? நீங்க offer என்ன ma'am? ஆமா ma'am offer நீங்க order பண்ணிருந்த things வந்து வேற countries ல உள்ள ஏதாவது ஒரு things ஆ இருந்துருக்கலாம் அதனால தான் ஒரு branch ல இருந்து இன்னொரு branch க்கு வரதுக்கு ரொம்ப late ஆயிருக்கும் late கொஞ்சம் one days or three days னா கொஞ்சம் அது வந்து மத்தபடி உங்க உங்க things எந்த ஒரு damage ம் இல்லாம நல்ல ஒரு quality யா நாங்க உங்ககிட்ட வந்து தந்துருவோம் ma'am ஆமா ma'am அனா அது வந்து two weeks மேலையே ஆயிடுச்சு ma'am, அப்பறம் நான் call பண்ணி கேட்டதுக்கு அப்பறம் அது வந்து return அவங்க அனுப்புனாங்க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

நீங்க நான் சொல்ற offer ல ரெண்டு things வந்து cancel பண்ணிருக்கீங்க கண்டிப்பா நீங்க ரெண்டு things நீங்க சொன்னீங்கனா நான் உங்களுக்கு order போடுவன் ma'am.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 okay ma'am mobile னு சொல்றீங்க mobile வந்து எந்த rate க்கு வேணும் எந்த company ல வேணும் ma'am mobile வந்து ma'am mobile வந்து vivo company ma'am vivo ல இப்போ உள்ள ma'am இப்போ நெறைய mobile வந்து launch ஆயிட்டே தான் இருக்கு உங்களுக்கு எந்த மாரி எந்த model வேணும் ma'am vivo ல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 headset நீங்க சொல்லிருந்தீங்க headset எந்த மாதிரி வேணும்னு நினைக்குறீங்க ma'am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 redmi ஆஹ் vivo mobile order பண்ணிருக்கீங்க ஆஹ் redmi headset ஆ ma'am உங்களுக்கு? ma'am அது என்னோட redmi headset வந்து வேற ஒருதங்களுகாண்டி நான் gift பண்றதுக்காகதான் ma'am order பண்ணிருக்கன் கண்டிப்பா வந்து நாங்க order இப்போ headset வந்து எந்த மாதிரி headset வேணும்னு நீங்க நினைக்குறீங்க headset வந்து company headset ஆ தான் first இருக்கணும் ma'am company headset தான் வேணும் rate எவ்ளோ இருந்தாலும் பரவா இல்ல ma'am, rate எவ்ளோகுள்ள இருக்கு ma'am அஹ் கொறச்சது hundred ல இருந்தே இருக்கு ma'am hundred ல இருக்கு three thousand வரைக்கும் அஹ் hundred லான் வேணாம் ma'am headset லான் எவ்ளோ இருக்கு ma'am maximum thousand பக்கத்துல வந்துரும் அதுவும் இன்னிக்கு இருக்குற எல்லாமே company products தான் ma'am quality கம்மியா இருந்தா எதுவுமே இருக்காது இன்னொன்னு வந்து rate டு கம்மியா கம்மியானதுல இருந்தே இருக்கு மக்களுக்கு comfortable ஆ இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிகிட்டு கொரச்ச amount ல இருந்தே நாங்க வந்து headset வந்து provide பண்றோம் மத்தபடி hundred amount கிட்ட வாங்குனா சீக்கிரம் loss ஆகும் அப்படிலாம் கிடையாது எல்லாம் நல்ல ஒரு products தான் இப்போதிக்கு provide பண்ணிட்டே இருக்கோம்.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 சரி ma'am அப்போ நான் வந்து ரெண்டையும் cancel பண்ணிருக்கன்ல ma'am அதுக்கு பதிலா mobile ம் headset ம் order பண்ணிக்கோங்க. okay ma'am okay வேற ஏதாவது உங்களுக்கு இருக்கா? வேற எதுவும் இல்ல ma'am. வேற அஹ் lipstick லாம் lipstick ம் அப்பறம் eyebrow eraser ம் வேண்டாம் ma'am அத நீங்க cancel பண்ணிக்கோங்க. கண்டிப்பா cancel list ல எழுதி நீங்க உங்களுக்கு ஏதாவது extra நீங்க order பண்ணதும் நான் join பண்ணிர்ரன், கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு delivery ஆயிரும். அஹ் okay ma'am okay thank you ma'am thank you ஆஹ்

New number னா எப்படி ma'm? இப்போ fancy number ஆ இல்ல உம் ஜியோவா, என்ன?

புரியில. சொல்லுங்க mam

Proof நம்ம ஆதார் id ரெண்டு photo, passport size photo இருந்தா போதும் mam பண்ணிரலாம் mam.

Mam அது ஒரு நீங்க வந்துட்டு எப்படியும் ஒரு ரெண்டு நாள், மூணு நாள்ல பண்ணிரலாம் mam உங்களுக்கு fancy number ஆ குடுத்துருலாம். உங்களுக்கு வந்துட்டு இப்ப எல்லார்கிட்டயுமே உங்க number குடுக்கவும் easy ஆ இருக்கும்.

Okay mam okay mam. ஆஹ் இல்ல mam ரெண்டு மூணு நாள் கண்டிப்பா ஆகும் இப்போ. இப்பலாம் நம்மள்ட்ட fancy number ரு, என்னென்ன number இருக்குன்னு சொல்றேன். நீங்க note பண்ணிக்கிங்க. ஆஹ் mam ஆஹ் இப்ப சொல்லட்டுமா? note பண்ணிக்கிறீங்களா? ஆஹ் nine nine-four

ஆஹ் one-seven ஆஹ் பின்னாடி நால digit டுமே zero mam.

Seven-zero okay mam okay mam. இந்த மாதிரி fancy number நான் வந்துட்டு, நான் try பண்றேன் mam, try பண்ணிட்டு உங்களுக்கு contact பண்றேன் mam. உங்களுக்கு இந்த மாதிரி number ல மாத்தி விட்டிருலாம் mam fancy number ஆ வாங்கிக்கலாம் mam. Mam இது வந்து, இது வந்து என்ன உங்களுக்கு பிஎஸ்என்எல்லையா இல்ல ஜியோவா? இல்ல ஏர்டெல்லா? என்ன வோடபோனா, இதுல எது madam உங்களுக்கு fancy number ஆ வேணும்? Okay mam okay okay. ஜியோக்கு offer லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. அதையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப என்னவாம் நமக்கு எல்லாமே unlimited ஆ உங்களுக்கு எப்படினா இப்போ~ ஒரு month க்கு இருபத்து எட்டு நாளைக்கு நீங்க recharge பண்ணீங்கனா, daily one point five GB. ஆஹ் hundred SMS per day unlimited call எல்லாமே கெடைக்கும் mam. Okay ங்க okay mam. அதே மாரி one year plan னு இது மாரி நிறைய இருக்கு mam plan னு.

ஆமா mam customer ஆஹ் இல்ல ma'm அந்த இடத்துக்கு அங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிரலாம் mam. அங்க அந்த மாரி போனிங்கனா, local லையே வந்துட்டு நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டான்ட் கிட்ட ஒரு ஏர்டெல் showroom அதே மாதிரி ஜியோல இப்ப நெறைய branches கொண்டு வந்துர்க்காங்க. இப்ப எந்த branch க்கு போனாலும் இல்ல இல்ல, நீங்க ஜியோக்கு போயிட்டீங்கனா அங்க உங்களுக்கு பண்ணி தந்துருவாங்க full ஆவே. ஜியோலயே வந்துட்டு ஒரு fancy number ரே காட்டுவாங்க, அவங்களே காட்டுவாங்க. அப்ப நம்ம சொல்லுற number கூட ready பண்ணிக்கூட நமக்கு fancy number ஆ நமக்கு mobile number ஆ மாத்திக்கலாம் mam.

ஆஹ் mam ஆதார் id ரெண்டு photo இருந்தா போதும் mam. ஆஹ் உம் ஆமா mam. நீங்க showroom போனா ஆஹ் ஆதார் id, இல்ல mam ஆதார் id லையே எல்லாமே connect ஆயிரும் mam.

ஆதார் இல்லாம வேற எதா id proof வேணும் mam இந்த மாதிரி voter id.

சொல்லுங்க mam சொல்லுங்க mam சொல்லுங்க mam சொல்லுங்க mam. Mam அதே மாதிரி இந்த மாதிரி number லாம் கெடைக்கும் mam உங்களுக்கு, இந்த மாதிரி fancy number வேணா try பண்றீங்களா? இப்ப நான் சொல்லட்டுமா அத? நான் சொல்றேன் பாருங்க ஆஹ் nine-four Four-three one sixty five, one, one-sixty-four இந்த மாதிரிலாமே உங்களுக்கு ரெண்டு numbers கெடைக்கும் mam. இந்த மாதிரினா உங்களுக்கு easy ஆ இருக்கும் number ரு. இப்ப ஒரு ஆள்ட்ட number ரு குடுக்கும்போது நிறைய different number ஆ இருக்கும், கொஞ்சம் வந்து ஞாபகம் வச்சிப்பாங்க, ஞாபகம் வச்சிக்க முடியாது. ஆனா நீங்க இந்த மாதிரி fancy number ஆ வாங்கிக்கிட்டிங்கனா, easy ஆ குடுக்குறதுக்கும், அவங்க உங்கள contact பண்றதுக்கும் உங்களுக்கு easy ஆ இருக்கும். சொல்றேன் mam. okay mam, okay mam. இப்ப அடுத்த number சொல்றேன் பாருங்க nine-four. four-five one-seven கடைசி நாலு digit டுமே அஞ்சுல முடியும் mam. இந்த number இருக்கு. இந்த number ல ஏதும் உங்களுக்கு புடிச்சிருக்கா mam? Okay mam. இப்ப அடுத்த number சொல்றேன் பாருங்க. Mam line ல இருக்கீங்களா? ஆஹ் அடுத்த number சொல்றேன் பாருங்க. nine-four four-five one அஞ்சு number ஆச்சா?